அட்வான்ஸ்ட் பார்மேட்டிங் ஆண்ட் புரொடெக்ஷன் குறித்த லிப்ரியாஃபிஸ் கால்க்
டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இங்கு நாம் கற்பது ஸ்ப்ரெட்ஷீட் ஐ பாஸ்வேர்ட் புரொடெக்ட் செய்தல் ஸ்ப்ரெட்ஷீட் இல் ஒரு டேப் அல்லது தனி ஷீட்டை ஐ பாஸ்வேர்ட் புரொடெக்ட் செய்தல் டேட்டாபேஸ் க்கு ரேஞ்சஸ் டிஃபைன் செய்தல் சப்டோட்டல் ஆப்ஷன் ஐ பயன்படுத்துதல் செல் களை வாலிடேட் செய்தல் உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334 ஐ பயன்படுத்துகிறோம் personal finance trackerஒட்ஸ் ஐ திறப்போம்
முதலில் இந்த பைல் ஐ பாஸ்வேர்ட் புரொடெக்ட் செய்வோம்
இந்த ஆப்ஷன்
பாஸ்வேர்ட் ஐ அறிந்தவர் மட்டுமே இந்த பைல் ஐ திறக்கலாம் என உறுதி செய்கிறது
மெயின் மேனு வில் பைல் ஐ சொடுக்கி சேவ் ஏஎஸ் ஐ தேர்க
சேவ் டயலாக் பாக்ஸ் வருகிறது சேவ் வித் பாஸ்வேர்ட் பாக்ஸ் இல் குறியிடவும்
சேவ் ஐ சொடுக்கவும் சேவ் ஏஎஸ் ஆப்ஷன் ஐ உபயோகிப்பதால் நாம் அதை வேறு ஒரு பைலாகவும் சேமிக்கலாம்
அல்லது அதே பைலை மாற்றலாம்
இங்கு பைல் ஐ மாற்றிவிடலாம்
யெஸ் ஐ சொடுக்கவும் பாஸ்வேர்ட் ஐ என்டர் செய்க கன்ஃபர்ம் பாக்ஸ் இல் பாஸ்வேர்ட் ஐ ரே enter செய்து ஒக் செய்க personal finance trackerஒட்ஸ் ஐ மூடவும் இந்த பைல் ஐ திறந்து பார்க்கலாம் Enter பாஸ்வேர்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
தவறான பாஸ்வேர்ட் ஒன்றை உள்ளிடலாம்
ஒக் செய்க பாஸ்வேர்ட் தவறு என எர்ரர் மெசேஜ் வருகிறது சரியான பாஸ்வேர்ட் ஐ உள்ளிடலாம்
பைல் திறக்கிறது பாஸ்வேர்ட் ஆப்ஷன் ஐ நீக்குவது எப்படி
அதுவும் சுலபமே
சேவ் வித் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் இல் குறியை நீக்கவும்
மீண்டும் சேவ் ஏஎஸ் ஆப்ஷன் ஐ உபயோகிப்பதால் நாம் அதை வேறு ஒரு பைலாகவும் சேமிக்கலாம்
அல்லது அதே பைலை மாற்றலாம்
இங்கு அதே பைல் ஐ மாற்றிவிடலாம்
யெஸ் ஐ சொடுக்கவும்
இந்த பைல் ஐ மூடி
பின் திறக்கலாம்
பைல் ஐ திறக்க பாஸ்வேர்ட் தேவையில்லை
இந்த பைல் இல் ஷீட் களை பாஸ்வேர்ட் புரொடெக்ட் செய்வதை பார்க்கலாம் மேனு barஇலிருந்து டூல்ஸ் புரொடெக்ட் டாக்குமென்ட் மற்றும் ஷீட் மீது முறையே சொடுக்கவும்
புரொடெக்ட் ஷீட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது ஷீட் ஐ பாதுகாக்க ஆப்ஷன்ஸ் செலக்ட் லாக்ட் செல்ஸ் மற்றும் செலக்ட் அன்லாக்ட் செல்ஸ் ஐ un செக் செய்க பாஸ்வேர்ட் பீல்ட் இல் லவர் கேஸ் இல் ஏபிசி என enter செய்க பாஸ்வேர்ட் ஐ கன்ஃபர்ம் பீல்ட் இல் re என்டர் செய்க ஒக் செய்க இப்போது ஒரு செல்லில் டேட்டா வை தேர்ந்தெடுத்து மாற்றிப்பார்க்கலாம்
எந்த செல் ஐயுமே தேர்ந்தெடுக்க முடியவில்லை
ஷீட் ஐ திருத்த முடியாது
ஆனால் மற்ற ஷீட் கள்
ஷீட்2 மீது சொடுக்கலாம்
ஒரு செல்லை தேர்ந்தெடுத்து திருத்திப்பார்க்கலாம்
கால்க்
செல் களை மற்ற ஷீட் களில் திருத்துவதை அனுமதிக்கிறது
முதல் ஷீட் க்கு மீண்டும் போகலாம் ஷீட் ஐ un புரொடெக்ட் செய்வதை பார்க்கலாம் இது எளிது மேனு பார் இலிருந்து டூல்ஸ் புரொடெக்ட் டாக்குமென்ட் மற்றும் ஷீட் மீது முறையே சொடுக்கவும்
பாஸ்வேர்ட் ஐ கேட்கும் ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது ஏபிசி என ஸ்மால் கேஸ் இல் உள்ளிட்டு ஒக் செய்க cellகளை இப்போது மீண்டும் தேர்ந்தெடுக்க முடிகிறது
ரேஞ்சஸ் பற்றி கற்கலாம் ஒரு ரங்கே ஒஃப் செல் களை ஸ்ப்ரெட்ஷீட் இல் தேர்ந்தெடுத்து அதை டேட்டாபேஸ் ஆக பயன்படுத்தலாம்
இந்த டேட்டாபேஸ் ரங்கே இல் ஒவ்வொரு ரோவ் வும் டேட்டாபேஸ் ரெக்கார்ட் போல ஒரு ரோவ் வில் செல் கள் டேட்டாபேஸ் பீல்ட் போல நீங்கள் டேட்டாபேஸ் போலவே ரங்கே இல் சோர்ட் குரூப் சியர்ச் மற்றும் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் செய்யலாம்
personal finance trackerஒட்ஸ் இல் டேட்டாபேஸ் ஐ அறுதியிட்டு டேட்டா வை சோர்ட் செய்யலாம்
டேட்டாபேஸ் இல் தேவையான உருப்படிகளை தேர்ந்தெடுப்போம்
ஹெடிங் ஸ்ன் முதல் அகாவுண்ட் வரை
எல்லா டேட்டா வையும் தேர்ந்தெடுப்போம்
அதை அறிவோம்
டேட்டாபேஸ் க்கு ஒரு பெயர் கொடுக்கலாம்
மேனு பார் இலிருந்து டேட்டா பின் டிஃபைன் ரங்கே மீது சொடுக்கவும்
நேம் பீல்ட் இல்dtbs என டைப் செய்க
இது டேட்டாபேஸ் இன் சுருக்கம்
ஒக் செய்க மேனு பார் இலிருந்து டேட்டா பின் செலக்ட் ரங்கே மீது சொடுக்கவும்
செலக்ட் டேட்டாபேஸ் ரங்கே டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இதில் டிடிபிஎஸ் என்னும் பெயர் டேட்டாபேஸ் ஆக இருக்கிறது ஒக் பட்டன் ஐ சொடுக்கவும்
இந்த டேட்டாபேஸ் இல் டேட்டா ஐ சோர்ட் செய்யலாம்
மேனு பார் இலிருந்து டேட்டா பின் சோர்ட் ஐ சொடுக்கவும் தோன்றும் சோர்ட் டயலாக் பாக்ஸ் இல் சோர்ட் பை பீல்ட் பின் ஸ்ன் ஐ தேர்க வலது பக்கம் டிசெண்டிங் என தேர்க
முதலில் தேன் பை பீல்ட் drop டவுன் மீது சொடுக்கி பின் கோஸ்ட் ஐ தேர்க மீண்டும் வலது பக்கம் டிசெண்டிங் என தேர்க
இரண்டாவதில் தேன் பை பீல்ட் drop டவுன் மீது சொடுக்கி ஸ்பென்ட் பின் டிசெண்டிங் ஐ தேர்ந்தெடுங்கள் ஒக்
செய்க ஹெடிங் ஸ்ன் கீழ் டேட்டா டிசெண்டிங் ஆர்டர் இல் சோர்ட் ஆகிறது
இதே போல மற்ற ஆப்பரேஷன் களையும் டேட்டாபேஸ் இல் செய்யலாம்
CTRLZ கீஸ் ஐ அழுத்தி சோர்ட் ஐ நீக்கி ஒரிஜினல் டேட்டா வை பெறலாம்
சப்டோட்டல் ஆப்ஷன் ஐ கால்க் இல் உபயோகிப்பதை பார்க்கலாம் சப்டோட்டல் ஆப்ஷன் வெவ்வேறு ஹெடிங் களில் டேட்டா வின் மொத்ததை நாம் தரும் மேத்தமேட்டிக்கல் பங்ஷன் ஆல் தருகிறது
கோஸ்ட் ஹெடிங் இன் கீழ் டேட்டா வின் சப்டோட்டல் ஐ பார்க்கலாம்
வரி எண் 8 இல் உள்ள உள்ளீட்டை நீக்கலாம்
ஸ்ன் முதல் அகாவுண்ட் வரை எல்லா டேட்டா வையும் தேர்ந்தெடுக்கலாம்
மேனு பார் இல் டேட்டா மற்றும் சப்டோட்டல்ஸ் மீது சொடுக்கலாம்
தோன்றும் சப்டோட்டல்ஸ் டயலாக் பாக்ஸ் இல் குரூப் பை பீல்ட் இலிருந்து ஸ்ன் ஐ தேர்க இது டேட்டா வை சீரியல் நம்பர் ஆல் குரூப் செய்கிறது அடுத்து கால்குலேட் சப்டோட்டல்ஸ் போர் பீல்ட் இல் கோஸ்ட் ஆப்ஷன் ஐ சொடுக்கவும் இது அதன் கீழ் உள்ள எல்லா உள்ளீடுகளின் மொத்தத்தையும் கணக்கிடுகிறது யூஎஸ்இ பங்ஷன் பீல்ட் இன் கீழ் சும் ஐ தேர்ந்து ஒக் செய்க ஹெடிங் கோஸ்ட் இன் கீழ் உள்ள எல்லா உள்ளீடுகளின் கிராண்ட் டோட்டல்
ஸ்ப்ரெட்ஷீட் இல் காட்டப்படுகிறது ஷீட் இன் இடது பக்கம் 3 புதிய டாப்ஸ் 1 2 3 உள்ளன இவை டேட்டா வை 3 வித காட்சிகளில் காட்டுகின்றன
tab 1 மீது சொடுக்கவும்
கோஸ்ட் டேட்டா வின் மொத்தம் மட்டுமே காட்டப்படுகிறது
tab 2 மீது சொடுக்கவும்
கோஸ்ட் டேட்டா வும் மொத்தத்துடன் காட்டப்படுகிறது tab 3 மீது சொடுக்கவும்
கோஸ்ட் டேட்டா வின் மொத்தமும் ஷீட் இன் விவரமான காட்சியும் காட்டப்படுகிறது
பைல் ஐ மூடுவோம்
ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றி சேவ் ஒர் டிஸ்கார்ட் என கேட்கிறது டிஸ்கார்ட் ஐ சொடுக்கலாம்
பைல் ஐ மீண்டும் திறக்கலாம்
லிப்ரியாஃபிஸ் கால்க் இல் வாலிடிட்டி ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம்
வாலிடிட்டி ஆப்ஷன் டேட்டா வை ஸ்ப்ரெட்ஷீட் இல் வாலிடேட் செய்கிறது spreadsheetஇல் தேர்ந்தெடுத்த cellகளில் வேலிடேஷன் ரூல் களை குறிப்பிட்டு இது செய்யப்படுகிறது உதாரணமாக personal finance trackerஒட்ஸ் இல் நாம் வாங்கிய ஐட்டம் களுக்கு மோடு ஒஃப் பேமெண்ட் ஐ வேலிடேஷன் மூலம் குறிப்பிடலாம்
ஹெடிங் டேட் ஐயும் அதன் கீழ் உள்ளவற்றையும் நீக்கிவிடலாம்
ஹெடிங் ரிசீவ்ட் க்கு அடுத்து மோடு ஒஃப் பேமெண்ட் க்கு இன்னொரு ஹெடிங் தரலாம் m o ப் என
ஹெடிங் ஐட்டம்ஸ் இன் கீழுள்ள டேட்டா என்ட்ரீஸ் க்கு
ஹெடிங் m o ப் இன் கீழ் cellகள்
மோடு ஒஃப் பேமெண்ட் ஐ காட்டட்டும்
அவைSalaryElectricity பில்ஸ் மற்ற காம்போனன்ட் கள்
headingm o ப் இன் கீழ் உள்ள காலி செல் ஐ சொடுக்குவோம்
இதில் சாலரி காம்போனன்ட் க்கு மோடு ஒஃப் பேமெண்ட் இருக்கும்
மேனு பார் இலிருந்து டேட்டா மற்றும் வாலிடிட்டி ஐ சொடுக்கவும்
வாலிடிட்டி டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது கிரைட்டீரியா tab ஐ சொடுக்கலாம்
அலோவ் பீல்ட் drop டவுன் இல் லிஸ்ட் ஐ சொடுக்கலாம்
என்ட்ரீஸ் பாக்ஸ் pop உப் ஆகிறது தேர்ந்தெடுத்த செல்லில் செய்யும் போது தோன்ற வேண்டிய ஆப்ஷன்ஸ் ஐ என்டர் செய்யலாம் முதல் மோடு ஒஃப் பேமெண்ட் ஐ இன் காஷ் என டைப் செய்வோம் Enter செய்வோம்
இரண்டாம் மோடு ஒஃப் பேமெண்ட் ஐ டிமாண்ட் டிராஃப்ட் என செய்வோம்
ஒக் செய்வோம் தேர்ந்தெடுத்த செல் கள் வாலிடேட் செய்யப்பட்டன
இப்போது பக்கத்தில் இருக்கும் டவுன் அரோவ் ஐ அழுத்தவும்
மோடு ஒஃப் பேமெண்ட்ஸ் ஆக நாம் என்டர் செய்த ஆப்ஷன்ஸ் என்ட்ரீஸ் பாக்ஸ் இல் தெரிகிறதா
கீழுள்ள செல்களை வாலிடேட் செய்ய டூல்பார் இல் பார்மேட் பெயிண்ட் ப்ரஷ் ஆப்ஷன் ஐ தேர்க வாலிடேட் செய்த செல் இன் கீழுள்ள செல் களை இடது மாஸ் பட்டன் ஐ அழுத்திப்பிடித்தபடியே கீழே இழுத்து தேர்ந்தெடுக்கவும்
மாஸ் பட்டன் ஐ விட்டுவிடவும் எல்லா தேர்ந்தெடுத்த செல் களும் இதே போல வாலிடேட் ஆகும்
ஹெடிங் m o ப் க்கு கீழுள்ள செல் இல் சொடுக்கி அதன் டவுன் அரோவ் வை அழுத்தவும்
மோடு ஒஃப் பேமெண்ட் க்கான ஆப்ஷன்ஸ் தெரிகின்றன
இன் காஷ் ஆப்ஷன் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
இதே போல வாலிடேட் செய்த செல் களில் காஷ் அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் ஐ மோடு ஒஃப் பேமெண்ட் ஆக தேர்ந்தெடுக்கலாம்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
நாம் கற்றவை ஸ்ப்ரெட்ஷீட் ஐ பாஸ்வேர்ட் புரொடெக்ட் செய்தல் ஸ்ப்ரெட்ஷீட் இல் ஒரு டேப் அல்லது தனி ஷீட்டை ஐ பாஸ்வேர்ட் புரொடெக்ட் செய்தல் டேட்டாபேஸ் க்கு ரேஞ்சஸ் டிஃபைன் செய்தல் சப்டோட்டல் ஆப்ஷன் ஐ பயன்படுத்துதல் செல் களை வாலிடேட் செய்தல் தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
நன்றி